ஒரு அண்ணா வந்து கண்ணாடி கிட்ட வந்து நின்னுட்ருக்காங்க அந்த அண்ணா மூஞ்சி வந்து பிளர் பண்ணி வச்சிருக்காங்க.

கொஞ்ச தூரத்துல எலக்ட்ரிக் கம்போ ஒன்னு இருக்கு.

ஜிம்ல வந்து நெறையா மெஷின்லா இருக்கு.

ஒரு அண்ணா ரெட் கலர் டிஸ் போட்டு போய்ட்ருக்காங்க ஒரு.

வச்சிருக்காங்க அப்ரோ எல்லோ கலர்ல ஏதோ பை மாரி இருக்காங்க.

அங்க வந்துட்டு ரெண்டு பேர் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க.

வந்து ஒரு போர்டுல வந்து ஹிந்தில எழுதி அங்க வந்து ஒரு பாய் மூஞ்சிய வந்து பிளர் பண்ணி வச்சுருக்காங்க.

இதொரு பாப்பா வந்துட்டு மேல வைட் கலர் சீட்ட வச்சு மிஸ் கிட்ட காமிச்சுட்டுருக்கா.

இந்த பிச்சர்ல என்ன பாக்குறோம் அப்டினா ஒரு மெடிக்கல் ஷாப்பு பாக்கலாம்.

அங்க நிறைய திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கு பாக்ஸ்ஸஸ்ல லாம் இருக்கு.

அங்க வந்துட்டு நறைய சுத்தியும் மரங்கள்லா இருக்கு.

அந்த காருக்கு மேல சந்தனத்த தெளிச்சு வெச்சுருக்காங்க அந்த காரோட நம்பர் டி_என் டுவென்டி எய்ட் எம் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் பைவ் அப்டின்ட்டு இருக்கு.